இங்க வந்து மரம் எல்லா நெறைய துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க.

கீழ வந்து மரத்தூள் நிறைய தரையில கிடக்கு.

இது ஒரு துணிக்கட இதுல வக வகையான துணி எல்லா போட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு சூப்பர் மார்கெட்டு இதுல எல்லா வகையான பொருளு இருக்கு.

அ ஒரு கார்ல தெரியுது ரெண்டு கார் தெரியுது ஒயிட் கலர்ல .

இது வந்து ஒரு ரெண்டு ஷேர் ஒன்னு போட்ருக்கு அது சுவப்பு கலரான ஷேர் ரெண்டேன்னு வெச்சிருக்க போட்டீர்கா ங்க.

நல்ல ஒரு கார் ஒன்னு தெரியுது பிரண்ட்ல வந்து ரெண்டு மூணு பேர் நின்னுட்டு இருக்காங்க.

அவருக்கு ஸ்டேஜ்ஜோட பேக்ல வந்து ஒரு ஆள் வந்து உட்கார்ந்திருக்கு சேர்ல .

மூணு நாலாவது பொண்ணோட பேஸ்ல வந்து மாஸ்க் பண்ணி இருக்கு பேஸ்ஸு .